கொஞ்சம் தள்ளி இன்னொரு காரும் மூணு பைக் நிப்பாட்டி விட்ருக்கு.

அந்த பில்டிங் வலது பக்கத்துல ஒரு சின்ன கோயிலும் தெரியுது.

பெட்ரோல் டேங்கர் லாரி ஒன்னு நிக்குது.

அந்தக் கோயிலருந்து நெறைய பேரு படிக்கட்டு வழியா இறங்கி வராங்க.

அதுல நெறய காய்கறி படம் போட்டுருக்காங்க.

அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி ஒரு பைக் நிக்குது.

இது ஒரு ஹோட்டல் ஏ_சி ரூம் .

பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

அந்த பில்டிங் முன்னாடி ஒரு மரோ இருக்கு.

கீழ ஒருத்தரு உட்காந்து இருக்றாரு கழுத்துல டவல் போட்டு உட்காந்திருக்காரு.

ஒரு காம்பவுண்டுக்குள்ள நீல கலர் சீட்டு வச்சு ஒரு குடோன் கட்டி வச்சிருக்காங்க.

பக்கத்துல வெளியே நறைய ஆட்டோ போகுது.

அவர் ஒரு ஒரு வெள்ள கலர்ல டிரஸ் போட்ருக்காரு.

ஒரு போர்டு ஒன்னு தெரியுது அதுல அலையும் துறவி படக்கண்காட்சி எக்சிபிஷன் ஆன் சுவாமி விவேகானந்தா அப்டின்னு எழுதியிருக்கு அது ஹிந்திலு எழுதியிருக்காங்க.

ஒரு ஆளு கீழ உக்காந்து துணி எல்லா எடுத்து வச்சுட்டுருக்காரு.

அதுக்கப்புறம் ஒரு பரிசல்ல உள்ள ஒருத்தர் தண்ணிக்குள்ள ஒருத்தர் போயிட்டுருக்கார்.